அடிஷனல் பீச்சர்ஸ் ஒஃப் ஐபிதான் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லின் இறுதியில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்யமுடியும்
உங்கள் ஐபிதான் வரலாற்றை மீட்டெடுத்தல் அதன் ஒரு பகுதியை காணல் வரலாற்றை ஒரு பைல் ஆக சேமித்தல்
ஐபிதான் உள்ளிருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஐ இயக்குதல்
இந்த டியூட்டோரியல் ஐ தொடரும் முன் எம்பெலிஷிங் ஆ ப்ளாட் டியூட்டோரியல் ஐ முடிக்குமாறு கேட்டு கொள்கிறோம்
ஐபிதான் ஐ பைலாப் உடன் துவக்கலாம்
இதற்கு முனையத்தில் typeசெய்க ஐபிதான் ஹைபன் பைலாப் நாம் முதலில் ஒரு ப்ளாட் ஐ வரைந்து அதன் சரித்திரத்தை பார்த்து சேமிக்கலாம்
அதற்கு டைப் செய்க எக்ஸ் லின்ஸ்பேஸ் அடைப்புக்குறிகளில் மைனஸ் 2 இன்டோ பி காமா 2 இன்டோ பி காமா 100 ப்ளாட் அடைப்புக்குறியில் எக்ஸ் காமா க்ஸின்க்ஸ் அடைப்புக்குறியில் எக்ஸ் enter செய்க
பிழை செய்தி க்ஸின்க்ஸ் டிஃபைன் ஆகவில்லை என்கிறது க்ஸின்க்ஸ் இஸ் நோட் டிஃபைண்ட்

இது வரை நாம் டைப் செய்த கட்டளைகளை பார்க்கலாம்
இந்த சரித்திரத்தை மீட்டுப் பெறும் வழி modulo hist கட்டளை மூலம்
முனையத்தில் டைப் செய்க மாடுலோ அதாவது சதவிகிதக்குறி hist160 enter செய்க
நீங்கள் காண்பது போல் அது சமீபத்தில் டைப் செய்த கட்டளைகளின் பட்டியல் ஒன்றை காட்டுகிறது
ஒவ்வொரு கட்டளைக்கும் முன் ஒரு எண் இருக்கிறது
அது டைப் செய்த வரிசையை குறிக்கிறது
ஹிஸ்ட் கட்டளைக்கு முன் ஒரு சதவிகிதக்குறி இருப்பதை கவனியுங்கள்
சதவிகிதக்குறி ஹிஸ்ட் என்பது ஐபிதான் க்கு மட்டுமேயான ஒரு கட்டளை மற்ற எந்த பைதானுக்கும் அல்ல என்பதையே இது குறிக்கிறது
இந்த வகை கட்டளைகள் மேஜிக் கட்டளைகள் எனப்படும்
மேலும் hist என்பதே ஒரு கட்டளை அதுவும் சமீபத்திய கட்டளை பட்டியலில் காட்டப்படுகிறது என்பதையும் கவனிக்கவும்
நாம் டைப் செய்வது கட்டளையோ பிழையோ அல்லது ஐபிதான் மேஜிக் கட்டளையோ எதுவானாலும் அது சரித்திரமாக சேமிக்கப்படுகிறது நமக்கு சமீபத்திய 5 கட்டளைகள் மட்டுமே காட்டப்பட வேண்டும் என்றால் நாம் percentage hist கட்டளைக்கு கூடுதலாக ஒரு தரு மதிப்பை சேர்க்க வேண்டும்
ஆகவே பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 என்பது சமீபத்திய 5 கட்டளைகளை காட்டும் percentage hist கட்டளை உட்பட
முன்னிருப்பு எண் 40
ஆகவே இதை சோதித்துப்பார்க்கலாம்
முனையத்தில் டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் ஸ்பேஸ் 5 enter செய்யலாம்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்து பின் தொடரவும்
160hist இன் ஆவணங்களை படித்து 5 முதல் 10 வரை உள்ள கட்டளைகள் அனைத்தையும் காட்டுவது எப்படி என்று கண்டு பிடியுங்கள்
percentage hist இன் ஆவணங்கள் படி 5 முதல் 10 வரை உள்ள கட்டளைகள் அனைத்தையும் காட்ட பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 10 என்பதே கட்டளை
இப்போது நாம் சரித்திரத்தை விட்டு வெளியேறு முன் முனையத்தில் இந்த கட்டளையை சோதித்து பார்த்துவிடலாம்
டைப் செய்க பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 ஸ்பேஸ் 10 என்டர் செய்வோம்
சரித்திரத்தில் இருந்து தேவையான கோடு வரியை நாம் சேமிக்க நினைக்கலாம்
இதை சாதிக்க percentage save கட்டளை பயன்படும்
அதை செய்யு முன் நமக்கு எந்த வரிகளை சேமிக்க வேன்டும் என்று தெரிய வேன்டும்
அதற்கு டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் hist160 என்டர் செய்வோம்
முதல் கட்டளை லின்ஸ்பேஸ்
ஆனால் இரண்டாம் கட்டளை நமக்கு ஒரு பிழை செய்தியை கொடுத்தது
ஆகவே அந்த கட்டளை நமக்கு தேவையில்லை
கட்டளைகள் மூன்று முதல் ஆறு வரை நமக்குத் தேவை
ஏழாம் கட்டளை சரிதான் இருந்தாலும் எட்டாம் கட்டளையில் தலைப்பை நாம் சரியாக அமைப்பதால் இது தேவையில்லை
ஆகவே நமக்கு மூன்று முதல் ஆறும் எட்டாம் கட்டளையும் நம் புரோகிராம் க்கு தேவை
ஆகவே நாம் சின்டாக்ஸ் ஐ டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் சேவ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் டாட் பை ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 3 ஹைபன் 6 ஸ்பேஸ் 8 இந்த கட்டளை நாம் குறித்த பைல் இல் முதல் வரியையும் மூன்று முதல் ஆறும் எட்டாம் கட்டளையும் சேமிக்கின்றது
பெர்சென்டேஜ் சேவ் க்கு முதல் ஆர்குமென்ட் கட்டளைகளை சேமிக்கும் பைல் க்கான முழு பாதை அதன் பின் வரும் ஆர்குமென்ட் கள் கட்டளைகள் சேமிக்கப்பட வேண்டிய வரிசை
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்து பின் தொடரவும்
ய் அச்சின் லேபல் ஐ ய் என மாற்றுக
கோடு வரிகளை சேமிக்கவும்
இன்டர்பிரிட்டர் இல் நாம் கட்டளை ylabel ஐ பயன்படுத்துகிறோம்
யிலாபெல் அடைப்புக்குறிகளில் இரட்டை மேற்கோள்களில் y160 என்டர் செய்வோம் பின் பெர்சென்டேஜ் சேவ் கட்டளையை இடுவோம்
அதாவது டைப் செய்க பெர்சென்டேஜ் சேவ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் ப்ளாட் டாட் பை ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 3 ஹைபன் 6 ஸ்பேஸ் 10 இப்போது தேவையான கட்டளைகள் பைலில் ஒரு கோடு ஆக இருக்கிறது
இப்போது இதை எப்படி ஒரு பைத்தோன் ஸ்கிரிப்ட் ஆக இயக்குவது என்று பார்க்கலாம்
இதற்கு ஐபிதான் மேஜிக் கட்டளை percentage run ஐ பயன்படுத்தலாம்
டைப் செய்க பெர்சென்டேஜ் ரன் ஸ்பேஸ் ஹைபன் இ ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் டாட் பை ஸ்கிரிப்ட் இயங்குகிறது
ஆனால் நாம் ப்ளாட் ஐ காணமுடியவில்லை
இது ஏனெனில் நாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஐ இயக்கும் போது இன்டராக்டிவ் பாங்கில் இருப்பதில்லை
ஆகவே ப்ளாட் ஐக்காண முனையத்தில் டைப் செய்க ஷோவ் பின் அடைப்புக்குறிகள் விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்து பின் தொடரவும்
பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் மற்றும் பெர்சென்டேஜ் சேவ் கட்டளைகளை பயன்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுக அதில் show பங்ஷன் உம் இருக்கட்டும்
அந்த ஸ்கிரிப்ட் ஐ இயக்கி ப்ளாட் ஒன்றை உருவாக்கி அதை காட்டவும் செய்க
ஆகவே நாம் முனையத்தில் டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் ஸ்பேஸ் 20 இந்த கட்டளையால் சரித்திரத்தை பார்கிறோம்
பின் இந்த ஸ்கிரிப்ட் ஐ பின்வரும் கட்டளையால் சேமிக்கிறோம் பெர்சென்டேஜ் சேவ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஷோவ் அண்டர்ஸ்கோர் இன்க்ளூடட் டாட் பை ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 3 ஹைபன் 6 ஸ்பேஸ் 8 ஸ்பேஸ் 14 ஸ்பேஸ் 17 பின் அடுத்த வரியில் நாம் டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் ரன் ஹைபன் இ ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஷோவ் அண்டர்ஸ்கோர் இன்க்ளூடட் டாட் பை பின்னர் ப்ளாட் ஐ பெற ஷோவ் பங்ஷன் ஐ டைப் செய்யலாம்
தேவையான ப்ளாட் இப்போது கிடைத்துவிட்டது
ரன் க்குப்பின் ஒரு ஹைபன் இ ஐ ஏன் உள்ளிடுகிறோம்
இது இன்டர்பிரிட்டர் இடம் எந்த பெயராவது ஸ்கிரிப்ட் இல் காணவில்லை எனில் இன்டர்பிரிட்டர் இல் அதை தேடு என்கிறது
ஆகவே ஸ்கிரிப்ட் இல் காணாத சின் ப்ளாட் பி மற்றும் ஷோவ் ஆகியன இன்டர்பிரிட்டர் இலிருந்து எடுக்கப்பட்டு ஸ்கிரிப்ட் இயக்கப்படும்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்து பின் தொடரவும்
ஹைபன் இ தேர்வு இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் ஐ இயக்கிப்பார்க்கவும்
வித்தியாசம் ஏதும் தெரிகிறதா
ஆகவே நாம் டைப் செய்யலாம் பெர்சென்டேஜ் ரன் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஷோவ் அண்டர்ஸ்கோர் இன்க்ளூடட் டாட் பை நேமரர் என ஒன்று எழுகிறது
லின்ஸ்பேஸ் என்ற பெயர் காணப்படவில்லை என்கிறது
இத்துடன் இந்தtutorial நிறைவடைகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது percentage hist கட்டளையை பயன்படுத்தி வரலாற்றை மீட்டெடுத்தல்
பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் கட்டளைக்கு தரு மதிப்பு மூலம் அதன் ஒரு பகுதியை மட்டுமே காணல் பெர்சென்டேஜ் சேவ் கட்டளை மூலம் தேவையான வரிகளை மட்டும் தேவையான வரிசையில் ஒரு பைல் ஆக சேமித்தல்
பெர்சென்டேஜ் ரன் ஹைபன் இ கட்டளையை பயன்படுத்தி சேமித்த ஸ்கிரிப்ட் ஐ இயக்குதல்
சமீபத்திய 5 கட்டளைகளை மீட்டெடுத்தல் எப்படி
நான்கு தேர்வுகள் பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் மைனஸ் 5 பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 டோ 10 வரிகள் 2 3 4 5 7 9 10 11 ஐ மட்டும் சேமிப்பது எப்படி
தேர்வுகள் பெர்சென்டேஜ் சேவ் பைல்பாத் 2 ஹைபன் 5 7 9 ஹைபன் 11 பெர்சென்டேஜ் சேவ் பைல்பாத் 2 ஹைபன் 11 பெர்சென்டேஜ் சேவ் பைல்பாத் பெர்சென்டேஜ் சேவ் 2 ஹைபன் 5 7 9 10 11 கடைசியாக கட்டளை பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 10 எதைக்காட்டும்
சமீபத்திய 5 முதல் 10 வரையான கட்டளைகள் ஹிஸ்டரி கட்டளை உட்பட
சமீபத்திய 5 முதல் 10 வரையான கட்டளைகள் ஹிஸ்டரி கட்டளை நீங்கலாக
இப்போது விடைகள் சமீபத்திய 5 கட்டளைகளை மீட்டெடுக்க கட்டளை பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5
இரண்டாம் கேள்விக்கு விடை பெர்சென்டேஜ் சேவ் பைல்பாத் 2 ஹைபன் 5 ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் 9 ஹைபன் 11 என்பதே கொடுத்த கோடு வரிகளுக்கான சரியான தேர்வு
மூன்றாவதற்கான விடை பெர்சென்டேஜ் ஹிஸ்ட் 5 ஸ்பேஸ் 10 என்பது டைப் செய்தவற்றில் ஹிஸ்டரி கட்டளை உட்பட சமீபத்திய 5 முதல் 10 வரையான கட்டளைகளை காட்டும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் நிறைவடைகிறது
இந்த டியூட்டோரியல் ஐ ரசித்திருப்பீர்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம்